நெறைய லைட் இருக்குது அந்தகா சுத்தி ப்ளூ கலர்ல வெல்டிங் வேலை பண்ணியிருக்குராங்க சீட்டு போட்ருக்கு.

இது ஹோட்டல் ஶ்ரீ ஹவுரி சங்கர் .

ஹிட்டாச்சி வந்து ரெட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்குது.

இங்க நரைய சாக்கிருக்குது. ஒயிட் கலர் பிளாஸ்டிக் சாக்.

நூல்ஸ்ட் சாக்குனு இருக்குது நெறைய பாட்டில் இருக்கு ஒரு பாட்டில்ல பாதாம் பருப்பு இருக்கு எல்லோ கலர்ல கவர் இருக்கு பிங்க் கலர்யும் இருக்குது புக்ஸ் இருக்குது விக்ஸ் பாட்டில்ல உளுந்து போட்டு இருக்கு.

டோர் வந்து ஓபன்ல இருக்குது ஒரு போட்டோ மாட்டிருக்கு வால்ல .

இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பு .

இது வந்து ஒரு வீடு இதுல வந்து ஒரு வீ ஜன்னல் ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்கு.

ஒரு தங்க வந்து முகத்துலெ மாஸ்க் போட்டிருக்காங்க.

வால் வந்து சாண்டல் கலர்ல கட்டிருக்காங்க.

கீழ புல்லு வந்து பச்ச முன்ன அழகா இரு பியூட்டிஃபுல்லா இருக்கு.

இது ஒரு பெட்ரோல் பம்பு .